தென்ன மரத்திலிருந்து ஓலைகள் கீழ விழுந்து அதோட மட்டைய அடுக்கி வச்சிருக்காங்க.

இந்தக் கடையில ஒரு ஃபேமிலியா நின்னு ஒரு வயசானவரு ஒருத்தர் மூணு லேடிஸ் இருந்து பொருட்கள் வாங்கிட்டு இருக்காங்க.

இதுல வெவ்வேறு வகையான செடி வந்து அடுக்கி வெச்சிருக்குறாங்க.

அது வைக்குறதுக்கு ஏத்த மாறி பூந்தொட்டி நெறைய அடுக்கி வச்சிருக்காங்க.

இதுல பிரவுன் கலர் காரும் வெள்ளை கலர் காரும் நீல கலர் காரும் இப்ப வேலை பாத்துட்டுருக்காங்க.

அந்த பிரவுன் கலர் காருக்கு கீழே ஒரு நபர் வந்து படுத்துகிட்டு கீழே அடியிலிருந்து வேல பாத்திட்டிருக்காரு.

இது விவேகானந்தா கல்லூரியோட காம்பவுண்ட் சேவுரு.

வெள்ளை கலரு ரோஸ் கலர் பச்சை கலர்ல பூவெல்லாம் தொங்க விட்டுருக்காங்க. அழகா இருக்குது.

இந்த கடைக்கு வாசல்ல ஒருத்தர் உக்காந்து இருக்குறாரு.

கடைக்கு வந்து பச்ச கலர் பெயிண்டிங் அடிச்சிருக்குறாங்க மேல ரூஃப்க்கு வெள்ளை கலர் பெயிண்டிங் அடிச்சு ஒரு டியூப் லைட் போட்டு விட்டுருக்காங்க.

காம்பவுண்டுக்குள்ள ஒரு பெரிய தென்னை மரமு சின்ன தென்னை மரம் ஒன்னு இருக்குது.